ப்ராடக்ட் எல்லாம் இருக்கிற பேக்கிங் வந்து நீல கலர் சோப்பு கலர் மஞ்சள் கலர் பச்சை கலர்ல இருக்குது.

இது பாக்குறது கிரவுண்ட் மாதிரிருக்குது ஏதோ விளையாட்டு போட்டி நடப்பது போல் தெரிகிறது.

பங்குல ஒருத்தர் பெட்ரோல் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காரு.

இது ஒயரிங் அண்ட் பிளம்பிங்கான திங்ஸ் விக்க கூடிய கடை இந்த கடைக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பேரு இருக்குறாங்க.

அதுக்கு முன்னாடி ரெண்டு லேடீஸ் நின்னு பேசிட்டிருக்காங்க அதுல ஒருத்தவங்க கோல்டன் கலர் சாரி கட்டிருக்காங்க.

பூத்தொட்டி எல்லாம் வச்சிருக்காங்க போன் பே பண்றதுக்கான கியூ_ஆர் கோடு கூட வச்சிருக்காங்க.

ரெட் கலர்ல கயிறு கட்டிருக்காங்க அவங்க கையில ஒரு காப்பு போட்டுருக்காங்க.

கொஞ்ச தள்ளி ஒரு ஒன்பது ஆண்கள் இருக்கறாங்க.

இது பாக்குரதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது ஹாஸ்பிட்டல்ல அஞ்சு பேர் நிண்ணுட்டு இருக்காங்க டாக்டர் உக்காந்திருக்காங்க.

ஹோட்டல் நல்ல ரிச்சா கிளாசியா இருக்குது.

இது ஒரு காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனை பண்ணக்கூடிய ஒரு கடை.

இது ஒரு டையர் கட.